கிடைசது ஆனா போய் வாங்கிட்டு வரதுக்கு தான் முடியல அதுகுல்ல அந்த அன்னா கை மாத்தி வுடாங்க பேருசு ஆசுனா மாத்த முடியாது சொல்லிட்டு

ஆயிரதி எட்னூரு ருவாய்க்கு சிருசு வாங்குனேன் hand hand feed அதுக்கு இந்த syringe ல தான்

வீட்ல இங்க இருக்க்ரது இல்லயா யாராது வெலிய போனாங்கானா அதைய தூக்கிட்டு போனும் இல்லனா அது correct ஆ எப்டினூ சொல்லிட்டு வீட்டு குல்லயே கிடக்கும்

அப்டினு சொல்லி அதையும் குடுத்துடேன்

அதான் இப்ப ஒன்னுமே இல்லாம ஒரு மாரி இருக்கு ஏதாது வாங்கனும்

ஆமா, அது எல்லாம் வேண்டாம் எனக்கு

ஆ எப்பவுமே சேவலும் கையுமா தான் சுத்தும் கட்டுக்கு அங்க இங்கனு சுத்திட்டு இருக்கும் சந்தைக்கு போகும் வாங்கிட்டு வரும் கட்டுக்கு ready பன்ரதுக்கு எனக்கு ஒன்னு வேனும் போன வாரம் ஒரு இடதுக்கு போய் இருந்தேன் வண்டியாபுரத்து குல்ல ஒரு இடதுக்குல

அங்க வச்சு இருந்தாங்க ஆனா எல்லமே rate அதிகம் அவங்கலாம் அதிகமா காசு கேகுராங்க

ஒரு நாலு கிலோ தான் இருக்கும் ஆ ஒரு வயசும் கூடி இல்ல பத்து மாச சேவல் அது, ஆனா சண்டை super ஆனா சண்டை என் height க்கு பரந்துச்சு, பத்து ருவா, பனண்டு ரூவா அப்டி தான் startig ஏ வச்சு இருகாங்க அங்க குஞ்சுலையும் தரமாடாங்க

ஒரு என்னம் வலதோம் நா போய் கேக்ரேன்

கேட்டு number வாங்கிட்டு photo அனுபுரேன் ஆ photo இருந்தா எடுத்து அனுப்பு பாரு அப்ரம் கட்டுக்குனா அப்டினு கேட்டு அனுப்ரேன் நீ first வலதுட்டு இருந்தியா? அந்த அன்னன் தரது தான் வச்சிட்டு இருந்தேன் நா எனோடதுனு வலகல

அந்த அன்னா குடுத்துச்சுனா அப்ரம் எப்டி அந்த அன்னா வாங்கி கிடுமா மருபடியும்

ம்ம் அந்த அன்னா தான் over ஆ இது ஆயிருசுன்டு அதிகமா கோழி இது எல்லாம் வந்துருச்சுன்ட்டு

இங்க கரி கடை போட்டு இருந்த்துசு, கரி கடை போட்டு இருக்கு இப்ப

அங்க இங்க அது பேர் என்ன ஒரு புன்னியவான் school ல இருந்த்து இப்டி வர வலியில left side ல ஒரு சின்ன கோவில் இருக்கும்ல

ஆமா அங்க தான்

காகம் புல்லி எல்லாம் வச்சு இருப்பாங்கலா ஆ இருக்கும் டா எல்லமே இருக்கும் ஆனா கேட்டா கூடுப்பாங்கல வேலைக்கு

இல்லட்ட்னா என்ன பன்னுவாங்கனா

கை மாரகூடாது இந்த breed அப்டினு சொல்லிட்டு

ஆமா அதுவும் ஒரு ரெண்டு சேவல் மட்டும் தனியா வச்சு இருக்கும் டா அந்த அன்னன் வீட்ல

ஓ மிச்ச எல்லாம் அங்க கட்டி வச்சு இருபாங்க

இவர்லாம் அவங்ககிட்ட இருக்க எதுவுமே தரமாடாங்க

இந்த அன்னா சொல்லும் ஒருதர் கேட்டா யாராது கேட்டாங்கனா சொல்லு டா சீனு

தினனும் நாங்க மீன் கட்ட போய் பலக்கமானது fighter

அதுக்கு food மட்டும் போதுமா?

தன்னி மாதனும் ஆமா ஆனா அதுக்கு maintanance over ஆ தேவை இல்ல fighter எப்டி இருந்தாலும் இருந்துக்கும் மித்த மீன் தான் சேத்துரும்

அப்டினுலா இல்ல ஏதுல வேனாலும் விடலாம்

ஒரு நம்ம fighter ஒரு fighter நா இப்ப நாலு fighter னு வச்சிகோ

அந்த ஒரே rack ஆ இருக்கும்ல ஒரே இதுல நிரயா இருக்க மாரி

அது அதுலயே tired ஆயிரும்

தன்னி எப்டி என்ன தன்னி மாதனும் அதுக்கு உப்பு தன்னியா

எவலோ வரும் full moon என்னவோ full moon லா சொல்லிட்டு இருப்பங்கால ம்ம் நிரயா இருக்கு full moon , half moon , placat எனக்கு சண்டைக்கு விட்ரது வலத்த கூடாது எனக்கு

நல்லா வால் எல்லாம் side ல எல்லாம் நல்லா பேருசா இருக்கும்

அதான் full moon வாங்குனா நல்லா இருக்கும்

ஆ அது எல்லாம் எவலோ வரும்?

எல்லம் ஒரு நூதம்பது ரூவா, நூதீருவது ரூவா தான் நம்ம வாங்குரது தான் பாத்து தான் எடுக்கனும் அவனுங்க எல்லாம் ஒட்டுகா வச்சு இருப்பாங்க

அம்பது ரூவா ல இருந்து இருக்கு நம்ம medium size ஒரு bowl அது போக அப்ர்ம் food எல்லாம் food அதிகமா வருமா?

ஓ அவலோ தான் அது சாப்டும்

அது எப்டி குஞ்சு போரிக்குமா? முட்டை வச்சு தான் அது இது breed அது கஷ்டம் fighter breed கஷ்டம் நா வுட்டு

குட்டி வந்து ரொம்ப அன்னிகே விரியாது அந்த மாரி இருக்கும் அதுக்கு வந்து ஆடிமியா வாங்கி போட்டு

ம்ம்

ஆம அதுக்குலா அதிக ஒரு அதுக்குனு தனியா ஒரு முனூரு ரூவா செலவு பன்னா வேனா காபாதிர்லாம் எல்லாதையும் அப்ப வந்து lock down ங்க்ர நால காசு இல்ல எதுமே காபாத முடியல அப் அதுவே சப்ட்ரும் சொல்லுவாங்கல முட்டை எல்லாம் ஆமா அது இப்ப வந்து breed female male ஒட்டுக்கா விட்டினா

அது வந்து எனஞ்சு வந்து முட்டை வைக்கும்

அப்ரம் female ஆ தொரதி விட்ற்றும் male

எதன் நால் ஆனாலும் பாதுக்கும்

அப்ப female வந்து முட்டை மட்டும் தான் வைகுமா

கொஞ்சம் தொட்டி எதாது அசைசு நம்ம எதாது அத பன்னிட்டடோம் நா disturb பன்னிடோம்னா அவலோ தான் முட்டைய சாப்ட்ற்றும் ஒ அப்ப இது female வேலிய எடுக்கும் போது அசையாதா? அதான் கொஞ்சம் பெரிய தொட்டில போட்டாம் correct ஆ இருக்கும் மூலைல வந்து நின்றும் female

அப்ரம் ஒரு மூனு நால ரெண்டு நால முட்டை பொரின்சிரும்

நீந்தவே முடியாது அதுனால male வந்து புடிச்சு புடிச்சு கொண்டு வந்து மேல வைக்கும்

அப்ரம் ரெண்டு நால் கலிச்சு male எடுதுட்டா correct ஆ இருக்கும்

பிர அதுக்கு தான் நம்ம food போட்டு வலதனும்

சரி இது இதுலாம் பெரிய process ஆ இருக்கும் போல

நம்ம பலக்ரதுக்கு ஒன்னே ஒன்னு வாங்கி வச்சிடா எத்தன நால் வரும்

ஒரே ஒரு male மட்டும் வாங்கி விட்டொம்னா அது பாட்டுக்கு இருந்துகிருமா? ஓ food மட்டும் காலைல

சரி நீ எதும் அந்த அன்னா கிட்ட சேவல் photo இருந்துசுனா

நா பாதுட்டு வரேன் boto எடுத்து அனுப்பிவிடுரேன்

சரி